வணக்கம் ஜிகெம்பெய்ண்ட் ல் மூலக்கூறுகளின் உருவாக்கம் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது சேர்மங்களின் அமைப்புகளை சேர்த்தல் மற்றும் மாற்றுதல் நடப்பு தனிமத்தை மாற்றுதல் அல்கைல் தொகுதிகளை சேர்த்தல் கார்பன் சங்கிலியை சேர்த்தல் மற்றும் மாற்றுதல்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
இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
இங்கே புரோபேன் பியூட்டேன் மற்றும் ஹெப்டேன் க்கான அமைப்புகள் உள்ளன
முன்னர் காட்டிய புரோபேன் மற்றும் பியூட்டேன் அமைப்புகளுடன் ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷன் ஐ திறந்துள்ளேன்
பியூட்டேன் அமைப்பில் கடைசியில் உள்ள கார்பன் அணுக்களை நீக்கி குளோரின் அணுக்களை சேர்ப்போம்
அதற்கு பீரியாடிக் டேபிள் காம்போ பட்டனை பயன்படுத்துகிறேன்
கரண்ட் எலிமெண்ட் கீழிறங்கு அம்பு பட்டனை க்ளிக் செய்க
இந்த பட்டன் பீரியாடிக் டேபிள் காம்போ பட்டன் எனப்படுகிறது
உள்ளடங்கிய புதிய ஆவர்த்தன அட்டவணை ஐ காணவும்
அட்டவணையில் சிஎல் மீது க்ளிக் செய்க
டூல் பாக்ஸ் ல் சிஎல் ஐ காணவும்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
கடைசி அணுக்களை குளோரின் அணுக்களாக மாற்ற அவற்றின் மீது க்ளிக் செய்க
பெறப்பட்ட புதிய அமைப்பு 12 டைகுளோரோஈத்தேன்
அமைப்புகளின் கீழே அவற்றின் பெயர்களை எழுதுவோம்
ஆட் ஒர் மோடிஃபை ஆ டெக்ஸ்ட் டூல் மீது க்ளிக் செய்க
டெக்ஸ்ட் டூல் ன் புராப்பர்ட்டி பக்கம் திறக்கிறது
அமைப்புக்கு கீழே காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
பச்சைப் பெட்டியினுள் சிமிட்டும் கர்சரைக் காணலாம்
பெட்டியினுள் 12 டைகுளோரோதேன் என டைப் செய்க
டெக்ஸ்ட் டூல் ன் புராப்பர்ட்டி பக்கத்தை மூட செலக்ட் ஒனே ஒர் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் டூல் மீது க்ளிக் செய்க
அடுத்து புரோபேன் அமைப்பின் நடுவில் உள்ள கார்பன் அணுவை ஆக்ஸிஜன் அணுவாக மாற்றலாம்
புரோபேன் அமைப்பின் நடுவில் உள்ள அணுவிற்கு பக்கத்தில் கர்சரை வைக்கவும்
கேப்பிட்டல் ஒ ஐ அழுத்துக
ஒ மற்றும் ஒஸ் உடன் ஒரு துணை மேனு திறக்கிறது
ஒ ஐ தேர்ந்தெடுக்கவும்
கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களுக்கு பதிலாக ஆக்ஸிஜன் அணு சேர்க்கப்படுகிறது
பெறப்பட்ட புதிய அமைப்பு டைமெத்தில் ஈதர்
அதன் பெயரை அந்த அமைப்பிற்கு கீழே எழுதுவோம்
ஆட் ஒர் மோடிஃபை ஆ டெக்ஸ்ட் டூல் மீது க்ளிக் செய்க
அமைப்பு கீழே காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
பெட்டியில் டைமிதைலத்தர் என டைப் செய்க
இப்போது பைல் ஐ சேமிப்போம்
டூல்பார் ல் சேவ் தே கரண்ட் பைல் ஐகான் மீது க்ளிக் செய்க சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பைல் பெயர் chloroethane எதர் என கொடுப்போம்
சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
விண்டோவை மூட குளோஸ் பட்டன் மீது க்ளிக் செய்க
இங்கே உங்களுக்கான பயிற்சி ஈத்தேன் மற்றும் பென்டேன் அமைப்புகளை வரையவும்
ஈத்தேன் ன் ஒரு கார்பன் அணுவிற்கு பதிலாக பிஆர் ஐ சேர்க்கவும்
பென்டேனின் கடைசி கார்பன் அணுக்களுக்கு பதிலாக இ ஐ சேர்க்கவும்
நீங்கள் முடித்த பயிற்சி பார்க்க இவ்வாறு இருக்க வேண்டும்
இப்போது அல்கைல் தொகுதி குறித்து விளக்குகிறேன்
அல்கைல் தொகுதி அல்கேனின் ஒரு கூறாகும்
உதாரணமாக மெத்தில் சி3 ஆனது மீத்தேன் சி4 ன் ஒரு கூறு ஒருஅல்கைல் தொகுதியின் அடுத்தடுத்த உறுப்பினர்கள் சி2 தொகுதியிலிருந்து மாறுபடுகின்றன
அல்கைல் தொகுதி தொடரில் உள்ளவை மெத்தில் சி3 எத்தில் c2ஹ்5 ப்ரோப்பைல் c3ஹ்7 ப்யூட்டைல் c4ஹ்9 மற்றும் சில
ஹெப்டேன் அமைப்புடன் ஒரு புதிய ஜிகெம்பெய்ண்ட் அப்ளிகேஷனை திறந்து வைத்துள்ளேன்
இப்போது கார்பன் சங்கிலி நிலைகளை எவ்வாறு எண்ணிடுவது என காட்டுகிறேன்
சங்கிலி நிலைகளை கண்டறிய எண்ணிடுதல் உதவுகிறது
ஆட் ஒர் மோடிஃபை ஆ டெக்ஸ்ட் டூல் மீது க்ளிக் செய்க
முதல் சங்கிலி நிலைக்கு அருகே காட்சி பகுதியின் மீது க்ளிக் செய்க
பச்சை பெட்டியில் 1 என கொடுக்கவும்
அடுத்து இரண்டாவது சங்கிலி அமைப்புக்கு அருகே க்ளிக் செய்க
பெட்டியில் 2 ஐ கொடுக்கவும்
அதேபோல மற்ற சங்கிலி நிலைகளுக்கும் எண்ணிடுகிறேன் 3 4 5 6
மற்றும் 7
அல்கைல் தொகுதிகளை பல்வேறு நிலைகளில் பயன்படுத்தி ஹெப்டேன் க்கு கிளை அமைப்போம்
மூன்றாம் நிலைக்கு ஒரு மெத்தில் தொகுதியை ஐ சேர்ப்போம்
ஆட் ஆ போண்ட் ஒர் சாங்கே தே மல்டிப்ளிசிட்டி ஒஃப் எக்ஸிஸ்டிங் ஒனே டூல் மீது க்ளிக் செய்க
அந்த நிலையின் மீது க்ளிக் செய்க
அணுக்களில் மாற்றங்களை கவனிக்கவும்
ஐந்தாவது நிலையில் ஒரு எத்தில் தொகுதியை சேர்ப்போம்
ஆட் ஆ செயின் டூல் மீது க்ளிக் செய்க
அந்த நிலையில் க்ளிக் செய்க
அடுத்து அனைத்து நிலைகளின் மீதும் அணுக்களை காட்டுகிறேன்
அந்த நிலையில் ரைட் க்ளிக் செய்க
ஒரு துணைmenu திறக்கிறது அட்டோம் ஐ தேர்ந்தெடுத்து டிஸ்ப்ளே சிம்போல் மீது க்ளிக் செய்க
அதேபோல மற்ற நிலைகளிலும் அணுக்களைக் காட்டுகிறேன்
எத்தனை முறை ஒரு நிலையில் கிளையிடலாம் என காண்போம்
ஆட் ஆ போண்ட் ஒர் சாங்கே தே மல்டிப்ளிசிட்டி ஒஃப் எக்ஸிஸ்டிங் ஒனே டூல் மீது க்ளிக் செய்க
நான்காவது நிலையின் மீது க்ளிக் செய்க
மீண்டும் க்ளிக் செய்க
கார்பன் சங்கிலியில் கிளையிடுதலை கவனிக்கவும்
மூன்றாம் முறை க்ளிக் செய்ய முயற்சிப்போம்
கிளையைக் காணமுடியவில்லை
ஒவ்வொரு நிலையிலும் இருமுறை மட்டுமே கிளையிட முடியும் என்பதை கவனிக்கவும்
ஏனெனில் கார்பனின் நாற்பிணைப்பை இது பூர்த்திசெய்கிறது
பைல் ஐ சேமிக்க CTRL ஸ் ஐ அழுத்துக சேவ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
ஆல்கைல் க்ரூப்ஸ் என பைல் பெயரைக் கொடுப்போம்
சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க
நாம் கற்றதை சுருங்க காண்போம்
இந்த டுடோரியலில் நாம் கற்றது சேர்மங்களின் அமைப்புகளை சேர்த்தல் மற்றும் மாற்றுதல் நடப்பு தனிமத்தை மாற்றுதல் அல்கைல் தொகுதிகளை சேர்த்தல் கார்பன் சங்கிலியை சேர்த்தல் மற்றும் மாற்றுதல்
பயிற்சியாக ஆக்டேன் அமைப்பை வரையவும்
சங்கிலியின் நான்காம் மற்றும் ஐந்தாம் நிலைகளில் ப்ரோப்பைல் மற்றும் ப்யூட்டைல் தொகுதிகளை சேர்க்கவும்
நீங்கள் பயிற்சியை செய்துமுடித்தப்பின் அது இவ்வாறு இருக்க வேண்டும்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி